Room book பண்ணிக்குடுக்குறது hotel ல இருந்து food எல்லாமே நாங்க arrange பண்ணி குடுத்துருக்கோம். இந்த மாதிரி நெறைய பண்ணிட்டு இருக்கோம் maam.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

ஆஹ் okay ma'am இது வந்து இது வந்து பாக்குறதுக்கு, கொஞ்சம் different டா இருக்கும் அதாவது ஹைதராபாத்லையே ரொம்ப different டான resort ma'am தாம் ma'am இருக்கும்.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

hello

உட்கார்ந்துட்டு இருக்கேன் tea போட்டு குடிச்சிட்டியா

walking போயிட்டாங்க

பிள்ளைங்க எல்லாம் college போயிட்டு வந்தாச்சா

பையன் எத்தனை மணிக்கு வருவாப்புல இன்னைக்கு சனிக்கிழமை இல்லை

ஆஹ் போது இன்னும் ஒரு மாசத்துல NEET வருதுல்ல

என்ன போடப்போற நந்தினி medical தானே

அவளுக்கு பிடிச்சிருக்காமா பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா medical போடறதுக்கு புடிச்சிருக்கு அது extra கொஞ்சம் ஆசை இருக்கு அதுக்கு

புனேல ஒரு college இருக்கு

ஆனா அங்க போயிட்டோம்ன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம life அ பத்தி யோசிக்கக்கூடாது

அதுக்கு பாப்பா ready ஆ இருக்கா நான் போறம்மான்னுதா ஆஹான் அது என்னை விட்டு போக ready ஆ இல்ல பொறந்ததுல இருந்து என்கூடயே இருந்துருச்சா

வீட்டையே சுத்தமா மறந்திரணும்மா

அங்கேயே வீடு இருந்தா கூட அந்த ஊர்ல local லயே வீடு இருந்தா கூட வீட்டுல தங்கக் கூடாது hostel அ தான் தங்கணுமா அப்ப medical college படிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப interest டா அதுல ஒரு மும்முரமா படிக்கணும்ல அதுல medical அ

இது வந்து இதுவரைக்கும் போனதில்ல அங்க வந்து அத கனவு கண்டிப்பா நனவாயிடும் அதுக்கு வந்து விளையாடவும் செய்யணும் படிக்கவும் செய்யணும் இந்த உடம்பையும் வந்து fit ஆ வச்சிருக்கணும்

time ல service பண்ணணும் நாட்டுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும் இந்த ரெண்டு ஆசையும் நிறைவேறிடும் ஆனால் இந்த family ன்ற ஒண்ணு total ஆ மறந்திரணும்மா ஆமாம் அது கொஞ்ச நாள் அப்புறம் அப்புறம் போக தெரியாது இல்லை பதினைந்து வருஷம் total ஆ family அ மறந்திரணும்மா அது பதினஞ்சு வருஷம் என்னும் போது ரொம்ப ரொம்ப இதுதான்

கப்பல்ல வேலை செய்யற மாதிரி கப்பல்ல வேலை செய்யறவங்களுக்கு இந்த ஆறு மாசத்துக்கு நடுவுல என்ன வந்தாலும் அவங்க வர முடியாதுல்ல

அப் உம் பாப்பாவுக்கு கொஞ்சம் புரியவை கொஞ்ச நாள் ஆனா தெரியாதுன்னும் போது சொல்லு போகணும்னு ஆசைப்பட்டா போகட்டும்

என்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழுற வாழ்க்கை பதினைந்து வருஷம் கழிச்சு வாழ்ந்திட கூடாதான்னு தான் நான்லாம் சொல்லுவேன்

பதினைந்து வருஷமெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே அதிகம் இல்ல நந்தினி

பிள்ளைங்களோட life அதிலயே அப்படியே full ஆ full ஆ settle ஆயி அப்படியே அடங்கிடுமே

உம் அதே சமயத்துல அவளுக்கு medical ரொம்ப பிடிச்சிருக்கு medical life ரொம்ப இதா இருக்குன்னும் போது போகுறது நல்லது தான் இல்ல நாட்டுக்காக உழைக்கணும் அதுக்கு அவ்வளவுதான் ஆசை அதுக்கு ஆமா இந்த கொரோனா time ல

அந்த கொரோனா time ல கூட பாரு எவ்வளவோ doctors ங்க எல்லாம் தன்னோட medical life ல அப்படியே அர்ப்பணிச்சுட்டாங்க hospital லயே இருந்துட்டாங்க

எதைப்பத்தியும் யோசிக்கலை அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு